நீட்டமான கம்பி ஒன்னு ஸ்டேண்டிங்கா இருக்கு.

முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்போடு வரவேற்கிறதுன்னு எழுதி வெச்சிருக்காங்க.

குட்டியான டேபிள்ஸ்சு டிசைனர் சேர்சு போட்டு வெச்சிருக்காங்க.

மெட்ரோனு எழுதுன ஒரு பெரிய போர்டு வெச்சிருக்காங்க.

எண்ட்ரன்ஸ்ல ஒரு டோரும் ரெண்டு விண்டோவும் இருக்கு.

வுடன் டோர்ல ஜி ன்டு ஒரு சிம்பல் பிரிண்ட் ஆகியிருக்கு.

பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு ஃபிராக் போட்டுட்டு வணக்கோ சொல்லுது.

எல்லா அண்ட் ஆரஞ்ச் கலர் பிளவர்ஸ் பாட்ஸ் வெச்சிருக்காங்க.

வறண்ட பாற மேல கொஞ்ச பேரு ஏறி போயிட்டுருக்காங்க.

கிளாஸ்ஸால செஞ்ச என்ட்ரன்ஸ் வெச்சு மேல லைட் நாலு எரிஞ்சுகிட்டிருக்கு.

கேட்டுக்குள்ள ரெட் கலர்ல ஸ்கிரீன் தொங்க விட்டிருக்காங்க.

கேட்டோட தாழ்பால்ல ரெண்டு பூட்டு போட்டு லாக் ஆகி இருக்கு.

ரூஃப் டாப்ல நறைய லைட்ஸ் எறிஞ்சிட்ருக்கு.

பின்னாடி நெறைய மரங்களு கிளவுட்ஸு மூடி இருக்கு.

ஒரு இருட்டான இடத்துல கொஞ்ச வெளிச்சமா நேம் போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க.

ஒரு கிரீன் கிராஸ்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு.

பஸ் முன்னாடி கண்ணாடி வழியா ரெண்டு பேரு உக்காந்துருக்காங்க.

பஸ்சுக்கு முன்னாடி நேஷனல்ஸ் ஃப்ளாக் சிம்பிள் ஒட்டி இருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் பறந்து விரிஞ்சி இருக்கு.

அழகழகான ஃப்ராக்ஸ் போட்டு கொழந்தைங்க ஆடுறாங்க.